அப்புறம் வெளியே நிறைய ஆட்கள் நிக்கிறாங்க அதுல ஒரு ஆள் வந்து தலையில மஞ்சள் கலர்ல ஒரு துண்டு போட்டுருக்காரு.

ஒரு எல்_இ_டி டி_வியும் இருக்கு.

கரையில வந்துட்டு தண்ணி பட்டிருக்குது வந்துட்டு அப்படி தண்ணியா தெரியுது கரையெல்லாம் ஒரு சின் ஒரு கவரோட இதும் தெரியுது.

அப்புறம் கடலுக்குள்ளாடி நெறைய பாறைலாம் தெரியுது.

கருப்பு கலர் மேட் மாதிரி இதுக்கு தர பண்ணி இருக்காங்க.

ரெண்டு மூணு ஆளும் நடந்துட்டு வராங்க.

ஆ ரைட் சைடுல வன்ட்டு ஒரு துணிக்கடையும் இருக்குது.

அப்புறம் ஒரு ஆட்டோவும் தெரியுது.

அப்புறம் ஃப்ரெண்ட்ல வந்து கண்ணாடி போட்டு வச்சிருக்காங்க சுத்தி இந்த இடம் பாக்குறதுக்கு நீல கலர்ல லைட் நீல கலர்ல தெரியுது.

எல்லாரு இருக்குற மாதிரி சோவப்பு கலர்ல ஒரு சேர் மாதிரி ஒரு இது போட் செஞ்சு போட்டிருக்காங்க சிமெண்ட் வச்சு.

இதுல வந்து நறைய சட்டி எல்லாம் இருக்குது மண்சட்டி.

ஆள் கையில பெரிய ஒரு லைட் வச்சு நிக்குறாரு.

இதுல வந்து நிறைய லைட் வச்சிருக்காங்க அப்புறம் ஒரு ஆள் வந்து துள்ளி கோல் போடுற மாதிரி ஒரு போட்டோவு போட்ருக்காங்க.

மழை பேஞ்சு தண்ணி வந்துட்டு ரோட்ல அந்த இன்டர்லாக் மேல அப்படி பட்டிருக்குது.

இது வந்து ஒரு குட்ட. அதுல சுத்தி நெறைய புல்லு பாசி எல்லாமா அப்டி தெரியுது.

இந்தப் பத்தி தெரி பத்தி அது தெரியுது.

இதுல வந்து என்னன்னா மூணு ஷேர் போட்டு இருக்காங்க. அந்த ஷேர் எல்லாமே கருப்பு கலர்ல இருக்கு.

ஒரு கிளிப்பச்சை கலர்ல பெயிண்ட் இதுக்கு சுத்தி அடிச்சிருக்காங்க.

இதுல வந்து நெறைய எலக்ட்ரிக் ஸ்விட்ச் எல்லாம் தெரியுது.

அப்புறம் உள்ளாடி நறைய ஆட்கள் இருக்காங்க ஒரு நீல கலர் தண்ணி ஜக் இருக்குது.

ஒரு பைக் தெரியுது அப்புறம் ஒரு டேபிள்ல பண்டமன் சாஸ வச்சிருக்.

ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் இருக்கு.

சுத்தி மரோ இருக்கு அந்த மரோ.

அடுத்த பி_எஸ்_பி அப்படின்னு போட்டு ஒரு ஃப்ரீசர் மாதிரி ஒன்னு தெரியுது.

அப்புறம் நீல கலர்ல ஒரு ஜெனரேட்டர் மாதிரி ஒன்னு இருக்கு.

தூரமா பச்ச கலர்ல ஒரு சின்ன பில்டிங் தெரியுது.